இப்படி torture பண்றாங்க அவங்க இல்ல அதாவது table போட்டு room போட்டு யோசிப்பாங்க போல இப்படி இப்படி பண்ண அவங்க attract அவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்ல ஆஹ் ஆஹ்

ஹம் ஆமா அது consumer இல்லாம cloth எல்லாத்துக்குமே வந்தாச்சு இப்போ each and every product அதாவது நம்ம ஒரு human being உ use பன்றாங்க top to bottom hair oil உ

ஹம் ஹம் ஹம்

விலை ஆஹ் அது

இதுக்கு கண்டிப்பா இல்ல எல்லாருமே இதுக்கு பேசாம இருப்பாங்க சொல்ல முடியாது. நெறைய பேரு against ஆஹ் உம் இப்போ நெறைய rupees loss ஆச்சுன்னா சும்மா இருப்பங்களப்ப ஜனங்க இப்ப hundred rupees two hundred நான் பேசாம விடுவாங்க இப்படி தன minor ஆஹ் பன்றதனால அதன்வாங்க இன்னோனு இருக்காங்க சொல்ல வரேன். apo ஆஹ்

இந்த corona நாலா இவ்வளோ பயங்கர changes வந்தாச்சு இந்த youtube, instagram எல்லாத்துலயும் அப்போ இது வந்து இப்படி ஏமாறுவது waste ன்னு சொல்லி change ஆகுறதுக்கு இன்னு one week period இருக்கு. ஆமா அப்போ

ஹம் உம் ஹம் அத

பன்றோம் ஹம் correct உ ஹம் ஆனா சில celebrities எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாம் வராதே இல்லப்பா அவங்க ரொம்ப honest ஆஹ் இருக்காங்க. ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாத இதுல எல்லாம் தாய் இடுறதேய இல்ல. ஆஹ் உம் ஆனா பார்த்தீங்கன்னா இப்ப இந்த சிரிக்குறதுக்கும் ரொம்ப influence பன்றாங்க. டோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இத orders அநியாயத்துக்கு வரத்து அந்த மாதிரி அவங்களுடைய famous ஆஹ் வந்து இதுல use பண்ணி நம்ம அப்படி போய் சில time விழுந்துடுறோம். அப்பறம் தெளிவாகிடுவோம். அதுக்கு அப்பறமா இல்லையா ஹம் உம் என்ன கேட்டப்ப நெறைய நம்ம subscribe பண்ண கூடாது சரியா? நெறைய நம்ம subscribe பண்ண பண்ண நம்ம ஜாஸ்த்தி ஆகிடுது வர வர நா அந்த இந்த mixie க்கு எல்லாம் நா corona time பண்ணேன். அதாவது நம்ம ஜும்மா பார்க்குறது எல்லாம் subscribe னு போட்ட நம்ம first as a educated person ஆஹ் selective ஆஹ் பண்ணனும் அப்படின்னு தோன்றாது நம்ம இஷ்டத்துக்கு subscribe பண்ணி atleast one side அவங்களோடத பார்த்துட்டேன் நம்ம நெறைய subscribe பண்றது இல்ல. அப்போ ஒரு two mins அங்க உள்ள போய் வரத்துலையும் அவங்க வந்து நெறைய benefit இருக்கு. அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உட்காந்தப்புல நம்ம பணத்தை waste பன்றோம். ஹம் net spoil பண்ணிட்டு அந்த மாதிரியா இருக்கு. ஹம் நீங்க நெறைய youtube ளலாம் பார்ப்பீங்களா?

வராங்க பிடிக்கிறது இல்ல. ஹம் அத அதான் எல்லாத்தையும் நா ஒரு mistake great mistake நெறைய இத unsubscribe பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது என்ன ஆகுதுன்னா again நம்ம repeated ஆஹ் பார்க்கிறப்ப automatic ஆஹ் அத நம்ம வாங்கி பார்த்த என்ன இரு mindset வந்துருது நமக்கு என்னாலையே நம்ம நல்ல brilliant உ ஆஹ் ரொம்ப எல்லா selective ஆஹ் வாங்குவேன் இருந்தாலும் once வாங்கி பார்த்த தான் என்ன இவ்வளோ தடா நம்ம ஒரு அது தான் ஒரு mindset உ என்னங்கிற அந்த advertisement கூட பார்த்திங்கனா repeated ஆஹ் போடுவாங்க six times உ twelve times உ அப்படின்னு நம்ம மனசுல பதிய பதிய அத பத்தி ஒரு நல்ல opinion வந்து நம்ம அத வாங்கி பார்க்கலாமே அப்படினு ஒரு இது thought வந்துரும் அப்படிங்கிறாங்க

ஹம் உம்

ஹம் உம் அது தான் correct உ ஹம் இல்ல இப்ப சில times அவங்களுக்கு அவங்க product நெறைய கொடுத்து அவுங்களே influence பண்ணிறீங்க. free யா அப்படி இப்ப for ஒரு for example எதோ ஒன்னு hair சம்மந்தமான oil ஒன்னு இது இருக்குன்னு அவங்களுக்கு நெறைய free samples provide பன்ரனாலையும் அவங்க influence ஆகிடுறாங்க. சேரி ஹம் ஆஹ் correct உ

ஆமா correct உ

ஹம் ஆமா அப்போ இத இதுல இருந்து தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி influence ஆகம தப்பிச்சிக்கலாம். correct உ அதாவது influencer கிட்ட நம்ம influence ஆகம safe ஆஹ் இப்போ நம்ம நெறைய இத பார்க்கிறோம் TV ல ஆஹ் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு period of time பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் வெளிய வந்துரனும். ஹம் உம் அப்படியே வந்து இல்ல ஒரு time pass க்கு அப்படின்னு நம்ம start பண்ணது இந்த corona time ல அத அப்படியே follow பண்ண ஆரம்பிச்சி அது நெறைய influence பண்ணிட்டு இருக்கு இப்போ ஒரு period of time ல நம்ம அதுல இருந்து வெளிய வந்தோம்னா அது இது நமக்கு ஆனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன முன்னெல்லாம் நம்ம எப்படி வாங்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு regular ஆஹ் ஒரு shop

ஒரு ஒரு நம்ம morning ல இருந்து night use பண்ற ஒவ்வொரு product ளையும் நம்ம பழைய இது இல்லாம யாரோ சொல்றாங்க அப்டிங்கிறதுல நெறைய changes இருக்கு நம்ம கிட்ட

ஆஹ் அதன் சொல்ரேன் addict ஆகிடுறாங்க

அந்த அளவுக்கு confusion அதாவது ஹம் அது தான் அது தான் சொல்ரேன்ப்பா ஒரு period of time ல இப்படி நம்ம பேசுறதுப்பாவது atleast நம்ம அத யோசிச்சி வெளில வரணும். ஒரு product ல ஆதி பட்டோம் அப்படின்னா வெளிய வந்துரனும். இல்ல நா வந்து இன்னும் drive பண்ணி பார்க்குறேன் உட்கார்ந்திங்கனா we are the loser னு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆமா ஹம் உம் ஹம் கண்டிப்பா

ஆமா ஆமா நீங்களும் assurance ஆஹ் இருக்குங்க சரியா okay

correct உ வாஸ்துவம் correct வாஸ்துவம் கொஞ்சம் careful ஆஹ் இருங்க சரியா சரி okay bye bye ஹம் thank you

தாய் சிசு இதனுடைய பாதுகாப்பு அதை பத்திதான் பார்க்கப் போறோம் first பிரசவ வலி எப்படி எப்போ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டம் அவ குழந்தை பெற்றுகர தருணம் தான் பத்து மாதங்கள் தான் வயிற்றுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு பாதுகாப்பா வச்சிருந்த குழந்தைய வெளியேத்துற அந்த நிமிஷங்களை அவளால என்னைக்குமே மறக்க முடியாது தன்னோட உயிர பணயம் வச்சு குழந்தையை பெத்துக்கிற பெண்கள் கிராமப்புறங்களில செத்துப்பிழைச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிரசவத்தின் போது என்னென்ன எல்லாம் நம்ம அஹ் முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளணுன்றத பார்க்கலாம் ஒரு மருத்துவமனையில சேர்க்கறதுக்கு ஒரு வாரம் இருக்கும் போதே என்னென்னலாம் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போகனும் அப்படிங்கறத தயாராக எடுத்து வச்சுக்கவேணும் அதாவது அந்த தாய்க்கும் சரி பிறக்கப்போற குழந்தைக்கும் சரி என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம ஒரு அஹ் list உ போட்டு எடுத்து வச்சுக்கணும் தாய்ப்பால் ஊட்ட வசதியா முன்பக்கம் திறந்த திறந்து வைத்த உடைகள் நீண்ட இதெல்லாம் வந்து நம்ம மாற்று உடைகளாகவும் எடுத்துக்கலாம் அதுபோக காலணிகள் குழந்தைக்கு தேவையான துணி ஈரத்தை உறிஞ்சுற அளவுக்கு இருக்கிற துண்டு இதெல்லாம் வந்து மறக்காம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்க already அவங்கள பார்த்து உங்களுக்கு பழகியிருக்கும் அஹ் குழந்தைகள் இல்லாதவர்கள் வந்து அஹ் தெரிந்~ பெரியவர்களிடமோ தெரிந்தவர்களிடமோ கேட்டு தேவையான பொருட்களை எடுத்து வெச்சு அஹ் எடுத்து வெச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல மருத்துவமனையிலிருந்து திரும்பியதும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் தேவையான உடைகள் soap புகள் napkin கள் துப்புரவு பணிகள் போன்றவற்றை தயாராக வெச்சுக்கறது அவசியம் உங்க மருத்துவர் மருத்துவமனை நண்பர் அஹ் கணவர் அவசரத்துக்கு கூப்பிடுற தொலைவுல அவங்க இருக்கிற மாதிரி அவங்களுடைய ந~ தொலைபேசி எண்கள வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அவசர நேரத்துல அவங்களை அழைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பிரசவத்தின் போது மருத்துவமனைக்கே செல்~ செல்றதுக்கான வாகன ஏற்பாட்டையும் முன் கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது முதல் முறையா குழந்தை பெறும்போது பிரசவ நேரம் பொதுவா சுமார் பதிமூன்று முதல் பதினான்கு மணி நேரம் வரை ஆகலாம் ஏற்கனவே குழந்தை பிறந்து இருந்தால் எட்டு ம~ முதல் ஒன்பது மணி நேரம் வரைக்கும் அந்த பிரசவ வலி நீடிக்கும் கர்ப்ப காலம் முழுவதும் கருப்பையினுடைய தசைகள் சுருங்கி விரிந்து பிரசவத்துக்கு தயாராகும் கர்ப்பத்தினுடைய கடைசி காலத்துல அந்த சுருக்கங்கள் அடிக்கடி நிகழும் தொடக்கத்துல ரொம்ப குறைஞ்ச அளவுலதான் தசை சுருக்கங்கள் காணப்படும் ஒவ்வொரு சுருக்கத்துக்கும் சின்ன இடைவெளி இருக்கும் படிப்படியா சுருக்கங்கள் அதிகமாகி அடிக்கடி வரத் தொடங்கும் இந்த நேரத்துல ஏற்படுற வலி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இதைத்தான் பிரசவம் பிரசவம் நிகழப்போற நேரம் பிரசவ வலி எடு~ எப்போது எடுக்கும் என்பதை யாராலும் வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது அதிகமாக வலி இருந்துச்சுன்னா சில மருத்துவமனைகள்ல கர்ப்பிணிகள கு~ குளிப்பாட்டுவாங்க இளம் சூடான நீர்ல குளிச்சாங்கன்னா ஆரம்பகால பிரசவ வேதனையை சற்று தணிக்கும்கிறதுனால இந்த மாதிரி செய்வாங்க தாங்க முடியாத வலி ஏற்படுறப்போ சில குறிப்பிட்ட வலி நிவாரணிகள மருத்துவர் தருவாங்க பேறு களத்துல ஏற்படுற வேதனைய நினைச்சு கவலைப்படுறதுல வலி அதிகரிக்கும் அதனால வலிய குறைக்க மூச்சுப் பயிற்சிகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது சுவாசிக்கிற போது மார்பக சுவர் விரிவடைந்து உதிர விதானம் வந்து அதி~ அதிக அளவு கீழே இறங்குறதுதான் அஹ் முழுமையான சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சரியான வழியில சுவாசிச்சா குழந்தை குழந்தை பேரின் போது மிக சுலபமாக குழந்தை வெளியே தள்ளப்படும் பிரசவ வலி துவங்கும்போதே அல்லது பிரசவத்தில முதல் கட்டத்திலயோ கருப்பை கழுத்து பகுதியிலிருந்து கோழைங்கிறது உடைஞ்சு பிறப்புறுப்பு வழியா வெளியேறும் இதற்கு பிரசவத்திற்கு முன்னான கோழைக் கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசை தன்மையுடைய இளஞ்சிவப்பு நிறமாக சளியாக இருக்கும் பிரசவ வலிக்கு முன்னர் ஏற்படுற இந்த கசிவின் போது சளியுடன் கலந்த சின்ன ஒ~ சிறிய அளவு ரத்தமும் வெளியேறும் ரத்தப்போக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்றது அவசியம் பிரசவ வலிய ஆரம்பிச்ச உடனே குழந்தை மிதந்து கொண்டிருக்கிற பனிக்குடம் உ~ உடைஞ்சிரும் இந்த பனிக்குட நீர் வந்து உங்க பிறப்புறுப்பு வழியாக தாரை தாரையா வெளியேறும் பிரசவத்தினுடைய மொத்~ பிரசவத்துல மட்டும் இரண்டு நிலைகள் இருக்கு முதல் நிலையில வந்து கருப்பை கழுத்து படிப்படியா விரியுது அப்ப வந்து தசை சுருங்கி விரியிற நிலை வந்து தீவிரமாகும் வலி அதிகமா இருக்கும் ஒவ்வொரு முறை தச சுருங்கி அஹ் தசை சுருக்கம் வரும்போதும் கருவை உந்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு நினைப்பீங்க கருப்பை கழுத்து வந்து முற்றிலுமா திறந்து குழந்தையினுடைய கழுத்து வெளியே தெரியிற வரை முக்கள் கூடாது கர்ப்பிணிகளுக்கு இந்த நேரத்திலே மன உளைச்சலும் அயர்ச்சியும் அதிகமாவே இருக்கும் இரண்டாவது நிலைன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து இரண்டு மணி நேரம் வரை கூட நீடிக்கிறது உண்டு கருப்பை தசை சுருக்கம் அதிகமாகி குழந்தையை பிடுங்கி வெளிய போட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட தோன்றும் ஆஹ் கருப்பை வாய் வந்து போதுமான அளவு அகலமாக திறந்த உடனே

குழந்தைய யோனிக்குள் தள்ளப்படும் தள்ளப்படுது யோனி திறப்பில் இருந்த குழந்தையின் தலை அரை பாகம் வெளியே அரை~ தெரிய ஆரம்பிச்ச உடனே வாயால ஆற்றல் வேகமா அதே சமயம் நேர்த்தியா முக்க வேண்டும் இல்லைன்னா தசைகளும் திசுக்களும் படிஞ்சு போகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தலை வெளிய வந்ததும் அடுத்தடுத்த முக்~ முக்குதல்கள் மூலமா எஞ்சியுள்ள உடற்பகுதிகள் வந்து சுலபமாக வெளியே வந்துவிடும் சில சமயங்கள்ல குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்பட்டால் cesarean செஞ்சு குழந்தையை வெளியே எடுப்பாங்க எல்லா நேரத்திலும் cesarean செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பனிக்கூடத்துல அதிக நீர் இருந்~ இருந்துச்சுன்னா கருப்பை கோளாறு இருந்ததுன்னா பிரசவத்தின் போது ஏற்படுற அதிக உதிரி போக்கு காரணமா குழந்தை தடம் மாறி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சிக்கல்களான நேரங்கள்ல மட்டும்தான் cesarean மேற்கொள்ளப்படுகிறது மயக்க மருந்து கொடுத்து இந்த அறுவை சிகிச்சையை செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்போ கு~ அஹ் குழந்தை பிறக்கிறதுல இரண்டு இது இருக்கு ஒண்ணு வந்து normal அஹ் சுகப்பிரசவம் இன்னும் ஒண்ணு வந்து cesarean இந்த cesarean ங்கிறது வந்து லத்தீன் வார்த்தைக்கு cesarean ங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை அஹ் இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்ன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு தாய் பிரசவத்துல இறக்க தருவாயில இருந்துச்சி இருந்தாங்கன்னா இயற்கையான முறையில அவங்களால மகப்பேறு பண்ண முடியாது அந்த நேரத்துல அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தையை எடுப்பாங்க இதைத்தான் வந்து cesarean அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

நல்ல நாளு நல்ல நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் பாத்து பிறக்காத குழந்தையோட ஜாதகத்த முன் பிறக்காத குழந்தையோட ஜாதகத்த முன் கூட்டியே தீர்மானித்து மருத்துவர்களை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு அவங்களையும் இதுக்கு ஒத்துக்க வெச்சுக்கர~ வெச்சர்ராங்க இரண்டு மூன்று குழந்தைகளுடன் ஒன்று இரண்டு குழந்தை மட்டுமே என்பதனால் இரண்டாவது பிரசவத்துடன் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யு~ செஞ்சுக்கிறாங்க அதுக்கான ஆர்வம் இப்ப அதிகமாகி வருது சுகப்பிரசவத்தின் போது குழந்தை வெளியே வர சிரமப்பட்டால் தோலை கொஞ்சமா கத்தரிச்சு அஹ் பிரசவம் ஆன பிறகு அந்த இடத்தை தையல் போட்டு சரி செஞ்சிருவாங்க இதற்கு epidomy அப்படின்னு சொல்லிட்டு பேரு இது தாய்க்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் வலியா இருக்கும் ஒருமுறை இந்த வலி சிரமத்தை அனுபவிச்ச தாய்மார்கள் வந்து மறுமுறைக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஏதாவது சிக்கலாகி பிரசவ நேரம் நீடித்து தாயே இல்லைன்னா சேய்க்கு உயிரிழப்பு பின் விளைவுகள் ஏற்பட்டா இப்ப இருக்க நுகர்வோர் சட்ட மருத்துவம~ மருத்துவர்களை அச்சப்படுத்துகிறது அதனால வலி வர்றதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சு குழந்தையை வெளிய எடுக்க முடிவு பண்ணிடுறாங்க

சரியான காரணம் தெரியாத எதிர்பாராத விளைவுகளாகவும் ஏற்படலாம் தாய்க்கு வயிற்றுப் பகுதியில குடல் இறக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தாய் குழந்தையை எடுத்து பாலூட்ட கொஞ்ச முதல் இரண்டு மூன்று நாட்கள் முடியறது கிடையாது cesarean செஞ்ச குழந்தை செஞ்சு குழந்தை பிறந்தாலும் நாலு மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் தரணும் அப்படின்னு குழந்தை மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க ஆனா இது செயல்முறையில சாத்தியப்படுறது இல்லை குழந்தைக்கு முதலுணவு தாய்ப்பால் முதல் உணர்வு தாய் தொடுற உணர்ச்சிதான் இது கிடைக்காத குழந்தைக்கு தாய் சேய் பாசப்பிணைப்பு கொஞ்சம் தாமதமாகும்

அது ஒரு தனி மனித கருத்து ஆனா செயற்கையாக ஏற்படுற ஜாதகம் சரியா இருக்காது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆணா பெண்ணாங்கிறது scan மூலம் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்களும் தெரிவிக்கக் கூடாதுன்னு பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு சட்டமும் இருக்குது அதை மீறி பெரும்பாலானவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதை தடுக்கவே மாவட்ட அளவுல கண்காணிப்பு குழுவும் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சட்ட ரீதியாக தண்டனையும் இருக்கு இத்தனை வழிமுறைகளையும் மீறி குழந்தை பா~பாலினத்தை தெரிஞ்சுக்கறாங்க Hai hello முத்துச்செல்வி நல்லா இருக்கே இல்ல சும்மா தான் இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா? ஆமா இப்பதான் டா கொஞ்சம் free ஆ இருந்தேன் அதான் கால் பன்னேன், என்ன பன்ற எப்படி இருக்க? உம் நல்லா இருக்கேன் டா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கலா? உம் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பா அண்ணன் நல்லா இருக்காங்களா? உம் உம் செரி marriage ஆமா போற்றுக்காங்கடா இல்ல இந்த வாரந்தான் இன்னும் ஒரு இன்னும் four days இருக்கு four five days இருக்கு ஆமா ரெண்டு பேரும்தான் போராங்கப்பா ஆஹ் இங்க இருந்து போவாங்க அங்க கீழ மலைல இருந்து நடந்து போவாங்க போல உம் அதெல்லாம் நடந்துறுவாப்பா ஆமா

இல்ல நா மட்டும் தனியா இருந்துப்பேன் உம் அப்ரோ உங்க ஊர்ல என்ன மழை பெய்தா எப்டி? உம் இங்கயும் அப்படிதான் இருக்கு வெயில் அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப வெயில் அடிக்கு திடிர்ன்னு மழை வருது உம் என்ன போட்டுருகீங்க இந்த தடவ பருத்தி போட்டுருக்காங்களா சேரி சேரி எங்க வீட்ல வந்து இது போட்டுருகாங்க மக்காச்சோளமும் பருத்தியும் ரெண்டுமே போட்டுருக்காங்க மழை இன்னம் கொஞ்சம் இன்னொரு மழை விழுந்தா நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை தான் இல்லாம போயிட்டுல உம் பருத்திக்கு மழை வேணும் தான் அம்மா போடுவாங்க அம்மா போடுவாங்க அம்மாவும் போடுவாங்க நானும் போடுவன் இல்ல அங்க நாங்க இருந்தோம்ன போடுவோம் நல்லா இருக்கும் போறதுக்கு வர்றதுக்கு இப்ப அம்மாக்கும் துணைக்கு ஆளு இல்லயா அதனால கொஞ்ச கம்மியா பருத்தினா ஆள் தேவை இல்ல இல்லையா அதனால பருத்தி போட்டுருப்பாங்க

சேரி சேரி உ ங்க வீட்ல நீ போவிய இல்ல அம்மாவே பாத்துப்பாங்கலா

நல்லாவே இல்ல ஒரு மாறி மஞ்சள்லா இருக்கு விதையோடதா நல்ல மழை இல்ல அப்டிங்குறதா என்னன்னு தெரில இங்கையும் அப்டிதான் இருக்கு நல்லா வெள்ளையா இருக்கும் இப்ப பாத்தோம்னா அப்பிடியே ஒரு மாறி color dim ஆ இருக்கு Rate உமே ரொம்ப கம்மியாதான் பேசிக்கிட்டாங்க ஆனா ரொம்ப அதிகமா இருக்குற மாறி தெரியல அங்க எப்படி பேசிக்கிட்டாங்க உங்க ஊர்ல rate அ பத்தி எல்லாம் உம் இங்க நல்லா

மக்காச்சோளமும் அப்படி உம் ஆமா ஆமா நானும் பாத்தேன் color ரொம்ப dim ஆ இருந்துச்சு அதனாலதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப rate கம்மியா போகுதுமா என்ன பன்றதுனே தெரியல ஏன்டா இது பன்னோம்ன்னு இருக்கு மழைய நம்பி இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா மழை சரியா இல்லேலப்பா இந்த தடவ வெயிலுமே சோளம் வெறும் சோள நல்ல இருக்கா இங்க மக்காச்சோளம் தான் போடுவாங்க மக்காச்சோளம் ஓரளவு பரவால்ல அதாவது சொல்ற அளவுக்கு இல்ல மக்காச்சோளம் உளுந்து போடுவாங்கலா உளுந்து போட்டுருந்தாங்க உளுந்து நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க உம் இங்க வந்து full ஆவே உளுந்து போடுவாங்க உளுந்து போட்டு அதுலயே விளைச்சல் எடுப்பாங்கலா அது ஓரளவு பரவா இல்லன்னு சொன்னாங்க மக்காச்சோளமும் பருத்தியும் தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல எங்களுக்கு வந்து வயக்காடுஅந்த மாதிரி கிடையாதுலா நாங்க வந்து என்ன சொல்றது கரிசல் மண் இந்த பக்கம் மாவது செம்மண்னு அந்த பக்கம் நாங்க வந்து ரெம்ப கரிசல் மண்ணா இருக்குமா அதுனால அந்த மழை time மட்டும்தான் விதப்பாங்க சும்மா எல்லாத்தையும் விதச்சா தான அங்க வந்து நெல்லு போட முடியும் அஹ் இங்க நெல்லு போட முடியாது அப்படி சொல்லிட்டு இத மட்டும் தான் போடுவாங்க போட்டு வச்சு இருந்தாதான் நம்ம வந்து இது போட முடியும் நெல்லுபோட முடியும் தோட்டம் இல்லேல நம்மட்ட அதனால போடமாட்டாங்க

சும்மா அஹ் அஹ் சுத்தி போடுற மாதிரி போட்டுருந்தாங்களா உம் நல்லா இருக்கும் சூரிய காந்தி விதைய வச்சு திரும்பவும் திரும்ப நீங்க இது பண்னலாம்ல அதே இந்த time போற்றுந்தா சூரியகாந்தி ஓரளவு பரவா இல்லன்னு சொன்னாங்க

உம் மு மருந்து correct ஆ அடிக்கணும் இப்போ நிறைய மருந்து இது வந்துரிச்சு பாத்தியா நிறையா அது என்ன சொல்றது name நிறையா change பன்னி வந்திருக்கு உம் பார்த்து அடிக்கணும் எல்லாமே அடிக்கும் போது அது அடிக்குரப்ப தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவா இல்லாம இருந்துருக்கும் உம் உம் யூரியா போட்டா தான் நல்லாவே வரும் எங்க இதுல யூரியா போடுறாங்க யூரியா போட்டுதா இந்த தடவ பரவாலன்னு சொன்னாங்க யூரியா போடலனா இன்னும் மோசமா இருந்துருக்கும் அப்டின்ற மாதிரி சொன்னாங்க பருத்திக்கும் அதே மாதிரி தான் சொல்றாங்க மருந்து அடிச்சு ஹம்

அந்த மாதிரி ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் போட்டு ஆடு ஒரம் போடுவாங்க அப்றம் இந்த கோழி ஒரம் போடுவாங்க இப்படிலாம் போட்டா இன்னும் கொஞ்சம் மண்ணு நல்லா இருக்கும் விளைச்சல் கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரிலாம் போட மாட்டிங்களா நீங்க ஒரலாம் அந்த மாதிரி

உம் உம் உம் உம்

ஆஹ் அததான் சொல்றன் எங்க தாத்தா வந்து போன time அது தான் போற்றுந்த போடவும் இந்த time கொஞ்சம் பரவால்ல அப்போ உள்ளவங்களுக்கு compare பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் பரவா இல்லன்னு சொன்னாங்க அதான் செரி ஒண்ட உம் சேரி சேரி நா இங்க அப்படி தான் மண்ணு கெட்டு போகாம இருக்குறதுக்காக first ஏ ஒரம் போட்றாங்க ஒரம் போட்டுடோம் சொன்னா நம்ம என்ன போட்டாலும் அடுத்து பிரச்னை இல்லாம இருக்குது அப்படி சொன்னாங்க அங்க எப்படி போடுவாங்க ஒரம்னா இந்த இரண்டு ஒரம் தான் போடுவாங்களா வேற எதாவது ஒரம் போடுவாங்களா?

ஆஹ் ஆமா அப்போ அதையும் போடுவாங் அதுவும் நல்ல ஒரம்தான் எங்க இதுல வந்து அப்டியே விட்ருவாங்க

அது வந்து மண்ணு வேற மண்ணா இருக்கும் செம்மண்ணா இருந்தா மட்டும் தான் நல்லா வரும் உம் அப்படி சொல்லு எங்க ஊர்லையும் கரிசல் மண் இருக்கும் ஆனா கடலல்லாம் போட மாட்டாங்க அப்ப இது மட்டும் தான் போடுவாங்க மக்காச்சோளம் நல்லா வளரும் எங்களுக்கு தண்ணி கிடையாதுலாப்பா தண்ணி வசதி கிடையாதுல தண்ணி வந்தா வரதுக்கு பிடி குடுக்கணும் உம்

உம் உம் காடுதா ஆனா வயக்காடு தண்ணி தண்ணி பாச்சாதானப்பா அதுக்கு கொஞ்சம் நல்லா விளைச்சல் வரும் அதுக்காகவே எங்க ஊருல நிறையா பேரு போட மாட்டாங்க ஏனா எல்லாருக்கும் mostly ரொம்ப distance ல இருக்கும் பக்கத்துலல்லாம் இருக்காது காடு ஒரு ஒரு கிலோ மீட்டர் இரண்டு கிலோமீட்டர்க்கு நடந்து போற மாதிரி இருக்குமா அதுனால வந்து அந்த மக்காச்சோளம் பருத்தி இதோட நிப்படிப்பாங்க வேற எதும் போட மாட்டாங்க உளுந்து பாசி போடுவாங்க உளுந்து போட்டாங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாலன்னு சொன்னாங்க பாசி இந்த பரவாலன்னு சொன்னாங்க மக்காச்சோளமும் பருத்தியும் தான் ரொம்ப மோசமா ஆயிருச்சு உம் என் தஞ்சாவூர் பக்கம்மா? விருதுநகர் ஆஹ் மண் ஒரு இடத்துல உள்ள மண்ண பொருத்து அஹ் உம் உம் உம் உம் ஆமா நெல்லு மாறியே தெரியாது உம் நி நானும் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் எங்க மாமியாரு ஊருக்கு போற வழில பாத்துருக்கன் அங்கயுமே நெல்லு போற்றுபாங்க ஆனா நெல்லு வந்து இப்படித்தான் இருக்குன்றது தெரியாது இது இப்டி கலச்செடி மாதிரி மொளச்சு வருது உம் உம் கோரப்புல்லு மாறி பெருசா வளர்ந்திருக்கு நானும் பார்த்தன் என் husband தான் சொன்னாங்க இது நெல்லு அது என்ன ஐயாறு எட்டா என்னமோ ஒரு நெல்லு வகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் தெரியும் நெல்லு இந்த பக்கம் போட்ராங்கனா mostly வந்து நெல்ல பாத்தா தஞ்சாவூர் side உ தான் அதிகமா வரும் தஞ்சாவூர் பக்கம் தான் அதிகமா இருக்கும் அப்டி கேள்வி பற்றுக்கன் நானும் இங்குட்டு போட்றாங்க ஆனா ஒன்னு இரண்டு பேரு போட்றாங்க

அது அதான் அது நம்ம வீட்டுல எடம் இருக்குனா வீட்ட சுத்தி வச்சிருக்கலாம் எங்க மாமியாரு வச்சுருக்காங்க புங்கமரம், மல்லிகப்பூ செடி, செடி பூச்செடியா வச்சிருப்பாங்க ரோஸ் செடி ஆஹ் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க உம்

உம் அந்த எங்க மாமா ஒருத்தங்க இருக்காங்க பாப்பா அவங்க எப்படினா வீட்டுலையே full ஆ ஆஹ் அதாவது ஒரு ஒரு ஏக்கர்ருக்கு மேல எடம் அதுலயே வீடு கெட்டிருக்காங்க வீட்டுலே சுத்தி வாழ தோட்டமா நிறைய வாழைமரம், நிறைய தென்னமரம் அப்படி line ஆ நட்டி வச்சுருப்பாங்க full ஆ நம்ம வீட்டுக்கு தேவையான வாழைமரமே full ஆ அதுல இருந்து வந்துரும் அப்ரோம் பாத்தா நல்லா வருது அஹ் அதும் இல்லாம வெங்காயம்லாம் போடுவாங்க எங்க பாட்டியே போட்டு அவங்கலே வெங்காயத்த எடுத்துருவாங்க பயங்கரமா வருது அஹ் வெங்காயத்துக்கும் தண்ணி தேவை இல்ல ஓரளவுதா தண்ணி தேவைப்படுது வெங்காயமும் நல்லா வருது பார்த்தேன் அப்ரோம் வெண்டக்காக்கும், அதிகமான தண்ணி தேவைக் கிடையாது ஓரளவு minimum தண்ணி இருந்தாலே அஹ் ரெண்டு time மூணு time தண்ணி இருந்தாலே அதுவாவே நல்லா வளர்ந்து வந்துரும் ஈரப்பதம் இருந்தவுடனேமே வந்துருது கத்தரிக்காய் செடி உம் உம் அது நல்லா இருக்கா இந்த வாட்டம் அதுலாம்

நா fridge ல வச்சி இருந்த செரி வச்சி use பண்ணிக்கிலாம் நம்ம அங்க இருந்து குடுத்துவிட்டதே அப்படி சொல்லிட்டு பார்த்தா நிறையா சீக்கிரமாவே முத்தி போயிருச்சி உம் விதையோட அஹ் அதுதா அத நம்ம next time விதைக்குரதுக்கு வேணா use பண்ணிக்கிலாம் உம் உம் அதுனால பீக்கங்காவும் முத்தி போயிருச்சி